இங்க தண்ணி போறதுக்கு நெறய பைப்பும் வச்சிருக்காங்க.

இது ஊட்டில இருக்குற கே_எஃப்_சி .

இது ஒரு டாட்டூ ஸ்டூடியோ இந்த ஸ்டூடியோ ஓட பேரு வயட் இன்க் டாட்டூ ஸ்டூடியோ .

உள்ள ஒரு டேபிளும் நாலு சேரும் இருக்கு

டேபிள் மேல ஒரு சிஸரு நம்ளால பாக்க முடியுது. இத சுத்திலு பிளாக் கலர்ல பெயிண்ட் போட்ருக்காங்க.

அங்க உக்காரதுக்கு ஒரு சேர் வெச்சிருக்காங்க அங்க கபோர்டும் இருக்கு.

இது பாக்கறதுக்கு ஒரு சர்ச் மாரி இருக்கு எல்லோரும் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க.

சென்டர்ல ஒரு பிரவுன் கலர் சிலுவ ஒன்னு இருக்கு எல்லாரும் எல்லோ கலர் டிரஸ் போட்ருக்காங்க.

யெல்லோ கலர்ல பெயின்ட் பண்ணி இருக்காங்க அங்க உட்காரும் இடம் பிளாக் கலர்ல இருக்கு.

இது ஒரு மெயின் ரோடு மாரி இருக்கு தூரத்துல டியூலக்ஸ்னு ஒரு போர்டு போட்ருக்கு.

இங்க டி_என் ஃபார்டி த்ரீ வண்டி ஒன்னு போகுது.

அங்க ஒரு வண்டி நின்னுட்டு இருக்கு அது ஒரு கேரளா வண்டி.

இது பாக்கறதுக்கு ஒரு சின்ன பெட்டி கட மாரி இருக்கு.

இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாறி இருக்கு இங்க நெறய டீ எஸ்டேட் நம்மளால பாக்க முடியுது.

இங்க நாலு ஷெட்டில் ராக்கெட்ஸ் இருக்கு.

இந்த பிக்சர்ல அங்க ஒரு பிளாக்கலர் சோபா ஒன்னு தெரியுது.

இது ஃபுல்லா பிங்க் கலர்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அங்க ஒரு டெலிவிஷன் ஒன்னு இருக்கு.

இது பாக்குறதுக்கு பழைய வீடு மாரி இருக்கு இது ஒயிட் கலர்லயும் ரெட் கலர்லயும் பெயிண்ட் போட்ருக்கு.

அங்க பச்செ கலர்ல ஒரு டோரும் இருக்கு வெளிய ஒரு பெரிய மரமும் இருக்கு.

இது பாக்குறதுக்கு ஒரு பீச் மாரி இருக்கு.

இது ஒரு ஃபோர்ட் மாறி இருக்கு இங்க கிரீன் கலர்ல பெயின்ட் போட்டிருக்காங்க.